நானா புதுசா ஒண்ணு try பண்றேன்.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

ஆஹாங் ஆஹாங் அங்க வந்து T வருங்க, D இல்லைங்க.

நந்தினி ஆஹா நீங்க வந்து, இதை அடிச்சிட்டு, கீழே அடிச்சிட்டு

அது வந்து, அவங்க பேர்தாங்க.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

நவநீதா, ரெண்டு பேரும் ஒருத்தவங்கதான் அது எனக்கு தெரியும். இப்ப யாரு பேருக்கு போடறது நவநீதாவா நந்தினிக்கு போடறதா

அப்படியே வா, இங்க வா N A N N ஆ டேய், டேய், டேய் இல்லை. ஆ இருக்கு h இருக்கு ஆஹ் வேற, வேற ஆ இருக்கு ஒய் ஒண்ணு, ஒன்று, இரண்டு, ஹம் இரண்டு, இரண்டு வார்த்தைகள் மட்டுமே மீதம் உள்ளது. சட்டென்று மாறுது வானிலை பூ வைத்தாய் பூ வைத்தாய் பைத்தியக்காரன் ஆக்கிட்டானுங்க குமாரு இந்த மாதிரி நம்ம மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். யாராவது பார்த்தா என்ன சொல்றது நினைப்பாங்க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

affection என்றால், அதுக்கு பெயரு பாசம்

கண்டவுடன் காதலா? கண்டவுடன் காதல், ஆஹான் இதுல நான் நம்பிக்கை அல்ல

அப்பொழுது எப்படி உங்களுக்கு

என்ன பண்றது?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

ஆஹ்

கேட்டா எங்க ஆசிரியர் தான் என்ன வேணாலும் பேசிக்கலாம்.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

புது பேராவா சுனிதா அது யாரு

அது இல்லைங்க, சுனிதான்றதுதான் சுனிதான்னு. ஏங்க ஆபாசமா பேசாதீங்க. புனிதான்னு பேர போடுங்க என்ன வருதுன்னு பார்ப்போம்

ஆஹ் ஸ்மிருதி மந்தனா spelling தெரியுமாங்க. h வருங்க அங்க மந்தனா பக்கத்துல

அடிக்கடி சண்டை போட்டுக்கறதுனால, சரியா பேசிக்க முடியலை பேசாம, நீங்க ராஸ்மிகா மந்தனா try பண்ணலாமே. அய்யய்ய, அதுக்கு நான் try பண்ணாமலே இருக்கலாங்க.

இப்ப நம்ம பேசுறதெல்லாம் கேட்டு நம்ம மேல police ல சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது காவல் துறையில, ஆசிரியர்தான், இப்படி பேச சொன்னார்கள். அதனாலதான் நாம்

but பேசி கொண்டிருக்கிறோம். நல்லா கொஞ்சம் free அ

இப்ப நம்ம பேசறது ஆசிரியை கேட்டாங்கனா என்ன பண்றது. அவங்க எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க ஒய்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

ஹம் உம் அது நடக்காத காரியம் அல்லவே ஆஹா முதல்லே எனக்கு அடித்தது ஆப்பு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

நான் நூலை வைத்துதான் எழுதப் போகிறேன் நாங்கள் யார் வருகிறார்கள் என்று தெரிந்த பின்தான், நான் அதைப் பற்றி யோசிக்கவே செய்வேன். நானும்தான் ஆனால், முன்னெச்சரிக்கை தேவை அல்லவா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 ஏங்க சொல்லுங்க

அத்தை சோஃபியா அழுவாங்கன்னு சொல்லுங்க அத்தை. மருமகளே

ஏன் தம்பி

நீயின்னா எனக்கு ரொம்ப புடிக்கும்டா அந்தப் பெண் என் ஊர் தான்

இது பாலாறு நாங்க கோளாறு குட்டி கோபி சோஃபி என்ற பெண்ணின் சோஃபி சோஃபி கேக்குது, சோஃபி சோஃபி நாளைக்குதான் ஒரு நாள் cricket போட்டி ஆரம்பிக்க போறாங்க. ஆஹ் cricket என்பது ஆங்கில வார்த்தை மட்டைப் பந்து அஹ் எந்த எந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்க போறீங்க? நான் வந்து, diploma என்ற இது தொழில் சார்ந்த துறையில் சேரலாம் என்று கருதி உள்ளேன் நீ எந்த கல்லூரியில் படிக்கிறதாக உத்தேசம் நான் வந்து தொழில் சார்ந்த கல்வி முறைய கற்பி~ டேய் அதுக்கு பேரு எதுன்னு என்னது கத்துக்கலாம் என்று முயன்றுள்ளேன்

ஆஹ் பதி~ பதினைந்து நிமிடங்கள் முடிந்துள்ளன. சிறப்பு, சிறப்பு இன்னும், பதினான்கு நிமிடங்கள் மட்டுமே. உம் ஏதாவது வரையலாமே இங்கே இங்கே ஆஹ் அற்புதம், அற்புதம் இன்னும் பெரிதாக வேண்டும். யாராவது பார்த்து விட்டால், என்ன செய்வது பார்க்கிற அளவுக்கு இங்கு ஒன்றும் இல்~, இங்கே CCTV உள்ளதா

நன்றாக வரையுங்கள் என்றால், நான் பிற்காலத்தில் மாட்டிக் கொள்வேனே பார்த்தவுடன் தூக்கை, தூக்கிக் கொள்ளுமாறு இருக்கணும்.

ராதாரவி comedy ஒன்று பாத்துட்டு விட்டீர்களா

அவரு மாலையை போட்டுட்டு, ஏய் line ல வாடா நான் வந்து, நாடகம் பார்ப்பதை~ ச்சீ பார்ப்பதில்லை நான் நாடகத்தை பற்றி சொல்லவே இல்லையே.

ஹம் நா~ TV நான் TV யே அவ்ளோ பார்க்க மாட்டேன் TV என்பது ஆங்கில வார்த்தை. TV என்ற ஆங்கில வார்த்தை தான், ஆங்கில வார்த்தை தான் என்ன பண்றது அதுக்கு மேல, வேற என்ன பேசறதுன்னு தெரியலே.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 மரியா ஓ மரியா ஹேய் இது வந்து க~ படம் பாட்டுங்க இது. நீ நீ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

எப்படியும் நமது குரல்கள் கேவலமாக தான் இருக்கப்போகிறது அது என்றும் உண்மைதான். என் தலைவன் வேற உடல்நலம் குறைவாக ஆகிவிட்டது. ஆமாம் நானும் கேள்விப்பட்டேன் நான் இப்போதுதான் சிறிது உடம்பு உடம்பு நன்றாக இருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டேன் மறுபடியும் நன்றாக வரையுங்கள். டோரேமான்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 கொரியன் வார்த்தை தான் ஏதோ ஒரு வார்த்தை ஏதோ ஒன்று, நான் பேசி முடிக்க வேண்டும். இது டோரேமான் இல்லை பூதம்

பின்னாடி பாருங்கோ, ஏதோ இருக்கிறது ஆஹ் அய்யியே ஆஹ் வந்துருச்சி வந்துருச்சி வந்துருச்சி இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு ஏதோ வரையணுமே இங்க.

ஆஹ் அவ்வளவுதான் டோரேமான்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

front ல வரும் ஒய் வயித்துக்கிட்ட.

blue வெள்ளை ச்சீ நீல வெள்ளை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

ஆஹ் தற்போது வேறு யாரை வரையலாம் இன்னும் பத்து நிமிடங்கள் மட்டுமே உள்ளது.

இல்லை இல்லை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

ஹம் ஆமாம் நாம் இதை முடித்தவுடன், ஆசிரியை கீழே வருவாரா அல்லது நாம நாம் மேலே செல்ல வேண்டுமா

சாவி சாவி நம்மகி~ நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம கிட்ட தான் இருககா right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

ஆஹ் இதோ கேட்டு வந்துடறேன்.